லீனக்ஸில் பொதுவான அப்ளிகேஷன் களை இப்போது காணலாம்
அடிப்படையான மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் லீனக்ஸின் கமாண்ட் களை அறிமுகப்படுத்திக்கொள்ளலாம்
இதன் முக்கிய நோக்கம் லீனக்ஸில் வேலை செய்ய உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதே
முதல் கமாண்ட் எகோ
லீனக்ஸில் எல்லா கமாண்ட் களும் கேஸ் சென்சிட்டிவ் ஆனாவை
அவற்றை சார்ந்தே வேலை செய்யும்
குறிப்பாக சொன்னால் ஒழிய எல்லாம் கீழ் நிலை எழுத்துக்களே எகோ கமாண்ட் திரையில் செய்தியை காட்ட பயன்படுகிறது
டெர்மினலுக்கு போகலாம்
உபுன்டுவில் டெர்மினலை திறக்க கண்ட்ரோல் ஆல்ட் டி T
இந்த கமாண்ட் எல்லா யூனிக்ஸ் கணினிகளிலும் வேலை செய்யும் என சொல்ல முடியாது
டெர்மினல் ஐ திறக்க பொதுவான முறை வேறு ஒரு டுடோரியலில் உள்ளது
டைப் செய்க எகோ ஸ்பேஸ் ஹெலோ வெர்ல்ட் என்டரை தட்டவும்
இது ஹெலோ வெர்ல்ட் செய்தியை திரையில் காட்டுகிறது
ஒரு வேரியபிலின் மதிப்பை காட்டக்கூட எகோ கமாண்டை பயன்படுத்தலாம்
டைப் செய்யுங்கள் எகோ ஸ்பேஸ் டாலர் மேல்நிலை எழுத்துக்களில் ஷெல்
என்டர் செய்க
இது நடப்பு ஷெல் ஐ வெளியிடுகிறது
எகோ கமாண்ட் உடன் ஒரு எஸ்கேப் சீக்வென்ஸ் ஐயும் உள்ளிடலாம்
இதற்கு லீனக்ஸ் இல் ஹைபன் இ
பொதுவான மாற்று வரிகள் டேப் ற்கு பேக்ச்லாஷ் டி t புதிய வரிக்கு பேக்ச்லாஷ் என் அதே வரியில் ப்ராம்ட்டை காட்ட பேக்ச்லாஷ் சி
உள்ளீடுக்கு முன் ப்ராம்ட் வரியை காட்ட வேண்டிய நேரத்தில் இது பயனாகும்
டைப் செய்வோம் எகோ ஸ்பேஸ் ஹைபன் இ ஒற்றை மேற்கோளில் என்டர் எ கமாண்ட் பேக்ஸ்லாஷ் சி
என்டரை தட்டுவோம்
இப்போது என்டர் அ கமாண்ட் க்கு பின் ப்ராம்ட் காணப்படும்
நாம் எந்த பதிப்பு லினக்சை பயன்படுத்துகிறோம் என்று அறிய ஆசை இருக்கலாம்
இதை அறியவும் நம்கணினி குறித்து பல தகவல்களை அறியவும் யுநேம் என்ற கமாண்ட் பயன்படும்
எழுதுவோம் யுநேம் ஸ்பேஸ் ஹைபன் ஆர்
என்டரை தட்டுவோம்
உங்கள் பயனர் பெயரை அறிய ப்ராம்ட்டில் ஹு ஸ்பேஸ் ஆம் ஸ்பேஸ் ஐ என டைப் செய்து என்டர் விசையை தட்டுவோம்
பலரும் பயன்படுத்தும் கணினியாக இருந்தால்
எல்லா பயனரையும் பட்டியலிடும் ஹு கமாண்ட் இல் இருந்து இது வருகிறது
சில சமயம் நம் லாக் இன் பாஸ்வேர்ட் பாதுகாப்பு இல்லாமல் போய்
மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது சும்மா அதை மாற்ற விரும்பலாம்
இதற்கு பயனாவது பாஸ்வேர்ட் கமாண்ட்
பிP ஏ எஸ் எஸ் டபிள்யு டிD என்டர் விசையை தட்டுவோம்
இந்த கமாண்டை உள்ளிட்டது நடப்பு கடவுச்சொல்லை உள்ளிட தூண்டும்
இங்கு என் கணினியின் நடப்பு கடவுச்சொல்லை உள்ளிடுகிறேன்
இதை சரியாக உள்ளிட்டதும் புதிய கடவுச்சொல்லை உள்ளிட்ட வேண்டும்
அதை உறுதிசெய்ய மீண்டும் உள்ளிட்ட வேண்டும்
நம் கடவுச்சொல் மறந்து போனால்
அப்போதும் கடவுச்சொல்லை மாற்றலாம்
ஆனால் ரூட் பயனர் மட்டுமே அதை செய்ய முடியும்
யார் அந்த ரூட் பயனர்
அவர் கூடுதல் சலுகைகள் உள்ள சிறப்பு மனிதர்
ஒரு ஒப்பீடு செய்ய விண்டோஸில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் போல இவர்
இன்றைய தேதி நேரம் என்ன என்று தெரிந்துகொள்ள நினைக்கலாம்
இதற்கு உள்ளது டேட் கமாண்ட்
டெர்மினலில் டேட் என்று எழுதி என்டர் அடிக்கலாம்
நடப்பு தேதி நேரம் காட்டப்படுகிறது
டேட் என்று இட்டாலும் தேதி நேரம் இரண்டையுமே காட்டுகிறது
இது பன்முக வித்தகர்
இதற்கு பல தேர்வுகளும் உண்டு
ப்ராம்ட்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் ப்ளஸ் சதவிகித குறி மேலெழுத்து டி T
என்டரை தட்டலாம்
இது நேரத்தை மணி நிமிஷம் வினாடி வகையில் காட்டுகிறது
ப்ராம்ட்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் ப்ளஸ் சதவிகித குறி சிறிய ஹெச்
என்டரை தட்டலாம்
இது மாதத்தின் பெயரை தருகிறது
ப்ராம்ட்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் ப்ளஸ் சதவிகித குறி சிறிய எம்
என்டரை தட்டலாம்
இது மாதத்தை எண்ணில் தருகிறது
இங்கே பிப்ரவரி மாதத்திற்கு 02 என காட்டுகிறது
இதே போல் உங்களுக்கு என்ன காட்டுகிறது என பொருத்திப் பார்க்கவும்
ப்ராம்ட்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் ப்ளஸ் சதவிகித குறி சிறிய ஒய்
என்டர் விசையை அடிக்கலாம்
நடப்பு வருடத்தின் கடைசி இரண்டு எண்களை காட்டுகிறது
இந்த தேர்வுகளை கலந்து பயன்படுத்தலாம்
ப்ராம்ட்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் ப்ளஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் சதவிகித குறி சிறிய ஹெச் சதவிகிதக்குறி சிறிய ஒய்
என்டர் விசையை அடிக்கலாம்
இது இப்போது பிப்ரவரி 11 என்று காட்டுகிறது
இதே போன்ற இன்னொரு கமாண்ட் கால்
அதிகம் பயன்படாவிட்டாலும் இது எந்த வருட எந்த மாத காலண்டரையும் பார்க்க உதவுகிறது
நடப்பு மாத காலண்டரை பார்க்க கால் என டைப் செய்து உள்ளிடுக
எந்த மாத காலண்டரையும் காண உதாரணமாக டிசம்பர் 2070 ப்ராம்ட்டில் கால் ஸ்பேஸ் 12 ஸ்பேஸ் 2070 என டைப் செய்து என்டர் விசையை அடிக்கலாம்
இது டிசம்பர் 2070 மாத காலண்டரை காட்டுகிறது
மேலே போகு முன் பைல்கள் டிரக்டரிகள் பற்றி பார்க்கலாம்
லினக்ஸில் எல்லாமே ஒரு பைல்
அது சரி பைல் என்றால் என்ன
நமக்கு பழக்கமான பைல் பேப்பர்களையும் ஆவணங்களையும் வைத்துக்கொள்ளும் பெட்டி
அதே போல லினக்ஸில் பைல் என்றால் தகவல்களை வைத்துக்கொள்ளும் கலம்
டிரக்டரி என்றால் என்ன
பல பைல்களும் சப் டிரக்டரிகளும் சேர்ந்தது டிரக்டரி டிரக்டரி நம் பைல்களை ஒரு சீரான முறையில் அடுக்கி வைக்க உதவுகிறது
விண்டோஸில் போல்டர் என்று சொல்வதும் இதைத்தான்
லினக்ஸில் உள்ளே நுழைந்ததும் முன்னிருப்பாக நாம் இருப்பது ஹோம் டிரக்டரி
அதை காண ப்ராம்ட்டில் எகோ ஸ்பேஸ் டாலர் ஹோம் என்று மேல் எழுத்துகளில் உள்ளிட்டு என்டர் விசையை தட்டவும்
அடுத்த கமாண்ட் நாம் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கும் அடைவை அறிய உதவும்
பி டபில்யு டிd என்பது ப்ரெசென்ட் வொர்கிங் டிரக்டரி
ப்ராம்ட்டில் பி டபில்யு டிd என்று எழுதி என்டர் செய்க
நடப்பு டிரக்டரி தெரிந்தபின் அதில் இருக்கும் மற்ற டிரக்டரிகள் சப் டிரக்டரிகள் என்னென்ன என்று அறிய ஆசை படலாம்
இதற்கான கமாண்ட் எல்எஸ்
அநேகமாக இதுவே யுனிக்சில் லினக்ஸில் மிக அதிகமாக பயன்படும் கமாண்ட்
எல்எஸ் என்ற கமாண்டை எழுதி என்டர் செய்க
இப்போது வெளியீட்டை கவனிக்கலாம்
பொதுவாக பைல்களும் சப் டிரக்டரிகளும் வெவ்வேறு நிறத்தில் காட்டப்படும்
அது பன்முக கமாண்ட்
அதற்கு பல ஆப்ஷன்ஸ் துணையாகும்
சிலதை பார்க்கலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் ஆல் என எழுதி என்டர் செய்க
இப்போது மறைந்து இருக்கும் பைல்களும் கூட காட்டப்படும்மறைந்திருக்கும் பைல்கள் புள்ளியில் ஆரம்பிக்கும் பைல் பெயர்கள் பைல் பெயர் மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல் வேண்டுமானால் ஹைபன் எல் தேர்வு உதவும்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் சிறிய எல் என ப்ராம்ட்டில் எழுதி என்டர் செய்க
இது பைலின் அனுமதிகள் பைலின் உரிமையாளரின் பெயர் கடைசியாக திருத்திய நேரம் பைட்டுகளில் பைலின் அளவு ஆகியவற்றை காட்டும்
இவைபற்றி சொல்லப்போவதில்லை
எல்எஸ் க்கு உள்ள மற்ற தேர்வுகளை பின்னால் பார்க்கலாம்
இந்த தகவலை பார்ப்பது மட்டுமில்லாமல் ஒரு கோப்பில் சேமிக்கலாம்
உண்மையில் இது போல் கமாண்ட் களின் எல்லா அவுட்புட் களையும் கூட கோப்பில் வைக்கலாம்
கமாண்ட் க்கு பின் வல அம்புக்குறி இட்டு பைலின் பெயரை உள்ளிட்ட வேண்டும்
உதாரணமாக எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் சிறிய எல் வல அம்புக்குறி ஸ்பேஸ் பைல்இன்போ என எழுதி என்டர் செய்க
இப்போது பைல்கள் டிரக்டரிகள் பற்றிய எல்லா தகவல்களும் பைல்இன்போ என்ற பைல் க்கு அனுப்பப்படும்
சரி கோப்பில் உள்ள தகவலை எப்படி படிப்பது
இதற்கான கமாண்ட் கேட்
டைப் செய்யலாம்
கேட் ஸ்பேஸ் பைலின் பெயர் இங்கு பைல்இன்போ
என்டரை தட்டலாம் இப்போது கோப்பில் உள்ள தகவலை படிக்கலாம்
உண்மையில் கேட் கமாண்ட் யின் இன்னொரு முக்கிய பயன் ஒரு பைல் ஐ உருவாக்குவது
இதற்கு டைப் செய்க
கேட் ஸ்பேஸ் வல அம்புக்குறி ஸ்பேஸ் பைலின் பெயர் உதாரணமாக பைல்1
என்டர் விசையை தட்டலாம்
என்டர் விசையை தட்டிய பின் அது பயனரின் உள்ளீட்டுக்கு காத்து இருக்கிறது
என்ன எழுதினாலும் அது கோப்பில் எழுதப்படும்
ஆகவே நாம் ஏதாவது எழுதலாம்
மீண்டும் என்டர் விசையை தட்டலாம்
அது உள்ளீடு முடிந்தது என குறிக்கும்
இப்போது கண்ட்ரோல் விசை டிD விசை இரண்டையும் அழுத்தலாம்
ஏற்கெனெவே பைல் ஒன் என்ற பைல் இருந்தால் பயனரின் உள்ளீடு மேலெழுதப்படும்
ஆகவே நாம் உள்ளீட்டை ஏற்கெனெவே உள்ள பைல் ஒன் என்ற கோப்பில் சேர்க்க விரும்பினால் ப்ராம்ட்டில் எழுத வேண்டியது கேட் ஸ்பேஸ் இரட்டை வல அம்புக்குறிகள் ஸ்பேஸ் பைல்
என்டரை தட்டலாம் நாம் இன்னும் பலகமாண்ட் களை பார்த்திருக்கலாம்
ஆனால் இப்போதைக்கு இது போதும்
உண்மையில் இதே கமாண்ட் களில் பல தேர்வுகளும் சாத்தியக்கூறுகளையும் நாம் பார்க்கவில்லை
இத்துடன் இந்த டுடோரியல் நிறைவு பெறுகிறது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
மேலும் விவரங்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro
மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி